நான் மம்தா பேஜ்ஜியை கேட்டுட்டேன்டா இன்னைக்கு கொஞ்சம் அழகா வேற இருந்தேன்னா அதனால வேற ஒண்ணும் இல்லை நீங்க பொறாமை படாதீங்க சரி உள்ள போயிட்டு பாம்பெல்லாம் பார்த்தோம்ல அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கடா

டேய் first first உ நம்ம போனதே வந்து புலியை பாக்குறதுக்கு போனோம் ஆர்வமா எல்லாரும் போனோம் ஞாபகம் இருக்கா அஹ் ஆமா ஆஹ் மம்தா கூட பாத்து பயந்துட்டான் ஒரு புலியை பாத்து

உருண்டுகிட்டு இருந்துச்சு நம்ம கிட்டக்க வரும்ன்னு நினைச்சோம் கொஞ்ச நேரத்திலே கிட்டக்க வந்திருச்சு அது இங்கயும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு நமக்கு வந்து show காத்திட்டிருந்துச்சு அது என்ன பண்றது ஆள் பெரிய ஆளு கிட்டப்ப கைய கிய குடுத்துட்டோம்ன்னா ஒரே கவ்வா கவிட்டு போயிடுவாங்க ஆமா ஏன்டா அது எத்தனை kilo டா இருக்கும் செம பெருசா இருந்துச்சு எங்க அத கொஞ்சம் இலக்கியா கிட்ட கேளு சொல்ராரனு பார்ப்போம்

டேய் அது நூத்தம்பது கூட இருக்கும்டா நூறு kilo எல்லாம் வந்து கம்மி அது வந்து பயங்கர பெருசா இருக்கு நான் கூட படத்துல எல்லாம் பாக்குறப்ப சின்னதா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இத பாத்தேன்னு வச்சுக்கயேன்

ஆமா ஆமா பயங்கரமான ஆளுங்க

தோல பாத்தியா இல்லையா சம்ம இதா இருந்துச்சு ஏதோ கல்லு மாரி பாராங்கல்லு மாரி இருந்துச்சு அதோட தோலு அங்க ஒண்ணும் ரெண்டு இருந்துச்சா ஒண்ணுதான் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு இரண்டு இருந்துச்சு ஆனா ஒண்ணு உள்ளாற ஒழிஞ்சிருச்சு நம்ம ஒண்ணுதான் பார்த்தோம் ஒண்ணு மட்டும்தான் ஆஹ் சாப்பாடு போட்டிருந்தாங்க அதுக்கு இலை அத சாப்பிடறதுக்காக வந்துச்சு இன்னொன்னு வந்து உள்ளாற ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு

இலக்கியா கூட பாத்துட்டு ஹே காண்டாமிருகம் அத பாத்ததெல்லாம் பெருசு இல்லடா அது கிட்ட போனதும் ஒரு நாத்தம் அடிச்சது பாருங்கடா அத நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியலே ஆஹ் எப்படி சொல்றது அவ்ளோ ஒரு நாத்தம் அந்த தண்ணிய அவங்க க சுத்தம் பண்ணாங்களா என்னன்னு கூட தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு அத பாக்குற ஆர்வத்துல நாத்தம் தான் பெருசா இருந்துச்சு நான் கவனிச்சேன்டா நீ கவனிச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியல நானும் உன் பக்கத்துல போக முடியல ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம்தான் அங்க இருந்தேன் உடனே ஓடி வந்துட்டேன் அதப் பாத்துட்டு என்னடா இது இப்படியா அப்படின்னுட்டு செம கப்பு தாங்க முடியலை

நான் இது பார்த்தேன்டா அஹ் சிம்பன்சி கொரில்லா பார்த்தேன் ஆனா அங்க இல்லை நம்ம தேடுனோம் ஞாபகம் இருக்கா

எங்கடா காணோம் அண்ணே கூட கேட்டுட்டு இருந்தாங்க எங்க இங்கதானே பக்கத்துல கிடப்பான் ஆளையே காணோம் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு தேடி தேடி பார்த்தோம் ஒண்ணுத்தையும் கனோ அதுக்கு ஊஞ்சல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ஊஞ்சயெல்லாம் விளையாடுறதுக்கு ஆமா ஆமா இலக்கியா நம்ம ஒரு பெரிய பாம்பு பாத்தோம் ஞாபகம் நல்லாவே ஞாபகம் இருக்குடா அது உள்ள ஏன்டா போனோம்னு இருந்துச்சுடா எனக்கெல்லாம் அவ்வளவு பயமா இருந்தது

ஆஹ் அவ்வளவு பயமா இருந்துச்சு அதோட தோலுலாம் ஒரு சில பாம்பு எல்லாம் அப்படியே உள்ள இருந்துகிட்டு அது தலையை மட்டும் எட்டிப் பாத்துட்டு இன்னொன்னு கண்ணாடி விரியன்னு ஒண்ணு பார்த்தோம் நானு நீங்க எல்லாம் வந்து அப்ப பின்னாடி இருந்துட்டு இருந்தீங்க இல்ல அப்ப நானு அப்புறம் அண்ணன் அண்ணி மூணு பேரும் முன்னாடி போயிட்டுருந்தோம் அது பேரு என்ன அதோட தோலு அந்த இதெல்லாம் பார்க்கக்குள்ள அவ்வளவு பயமா இருந்துச்சு அஹ் எப்படி சொல்றது பயத்தோட எங்க அது வந்து நம்ம கடிச்சுருமோங்கிற தான் ஒரு மாதிரி இருந்துச்சு அது கண்ணாடி கூட்டுக்குள்ள தான் இருந்துச்சு இருந்தாலும் அது ரொம்ப பயமா இருந்துச்சு மம்தா நீ வந்தியே பாத்தியா ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேர் தானே போனோம் நிறைய அந்த பொந்து மாதிரி என்னது அஹ் மண்பானை

ஆமா நானும் பார்த்தேன் அததான் சொல்லலாம்ன்னு வந்தேன் ரெண்டு இருந்துச்சு ஒண்ணு உள்ளாற போய் ஒளிஞ்சுகிட்டு இன்னொன்னு இருந்துச்சு செம பெருசா இருந்துச்சு பார்த்த இல்ல அது அதை மட்டும் தனியா வச்சிருந்தாங்க ஏன்னு சொல்லு ஏன்னா மத்த பாம்பை அது சாப்பிட்டுரும் அதனாலதான்

ஆஹ் ஆமா நான் கூட கிட்டக்க வந்திருமோன்னு நினைச்சேன் தண்ணியிலே எல்லாம் நிறைய பாம்பு இருந்துச்சு தெரியுமா பாத்தியா ஆமா ஆமா இலக்கியாவை கொண்டு போய் அங்க

பார்க்கலையா

அது சரி நாங்கலாம் பார்த்தோம் நீ பாக்கலையா நான் பாக்கலடா நான் வந்து அது பேரு என்ன உள்ள அந்த கூண்டுள்ள இருந்தத மட்டும் தான் பாத்துட்டு வந்தேன் அந்த வழி போறப்ப அது பேரு என்ன ஒரு அஞ்சு தல பாம்பு மாதிரி இருந்துட்டு அது பேரு என்ன அது கிருஷ்ணருக்கு கீழ இருக்க மாதிரியும் அந்த மாதிரி இத பாத்துட்டு உள்ள போனேன் அது வெளியில அந்த படம் நல்லா இருந்துச்சு அதனால எப்படியாவது பார்த்துட்டு உள்ள போனேன் இப்ப நீங்க சொல்லிதான் ஒரு விஷயமே தெரியும் ராஜநாகம் வந்து மத்த பாம்பெல்லாம் ஆஹ் சாப்பிட்டிடும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியாது இதெல்லாம் நீங்க first time சொல்லக்குள்ள இப்போ நீங்க சொல்லித்தான் அதுவே தெரியுமே அதனாலதான் அத தனியா வச்சிருந்தாங்கன்னு நீங்க ராஜனாவெல்லாம் பார்த்தீங்களா நான் பார்க்கவே இல்லைடா சின்னச் சின்ன பாம்ப மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் போல இருக்கு

ஐயையோ நான் அத பார்த்த அப்பயே எல்லாம் தெரிஞ்சுது அவ்வளவு உயரத்துக்கு இருந்துச்சு நீ எங்க போன நானு ராஜா அண்ணன் எல்லாருமே போனோமே நீ வரவே இல்லையா இலக்கியா அது பாம்புன்னா பாம்பு எவ்வளவு பெரிய வால் இருக்குடா அவ்வளவு தூரம் அது மட்டும் கடிச்சுதுன்னு வெச்சுக்கோ உடனே செத்துப் போயிடுவோம் மத்த பாம்புன்னாக்கூட ஓரளவுக்கு வீரியம் அதிகமா இருக்காது விஷம் இது உடனே செத்துருவோம் ஆள் அவ்வளவு பெரிய ஆளு எல்லா பம்பையும் திங்கும் அது

டேய் இன்னொன்னு கவனிச்சீங்களா யானை ஆஹ் யானை அப்பதான் யானை குளிச்சிட்டு இருந்தது தெரியுமா சிட்டு அண்ண பார்த்துட்டு ஐயோ யானை குளிக்குது அப்படின்னு அதையே வேடிக்க பாத்துட்டு உட்காந்திருந்தாரு

அது குளிச்சிட்டு நடந்தே போயிருச்சு இன்னொரு யானை கூட சண்டை வேற போட்டுட்டு இருந்துச்சு பார்த்தியா swimming pool ல இறங்கி ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாய்ங்க

இவன் பிரியாவை பார்த்துட்டு கம்முனு போய் உட்கார்ந்துக்கிச்சு ஆமா அதுக்கு என்னடா அவ்ளோ தண்ணி செலவாகுது liter கணக்குல செலவாகுது நான் கூட சரி குளிப்பாட்டி விட்டு மு முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா தண்ணி ஓடிட்டே இருந்துச்சு பார்த்தியா ஆமா ஆமா இலக்கியாவும் பாத்தான்னு நினைக்கிறேன் நானும் பார்த்ததான்டா ஆனா அது குடிச்சிட்டு திருப்பி அத மேலே போய் மண்ணை வாரி அடிச்சுக்கிட்டதுதான் சிரிப்பா இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம மதியம் சாப்பிடப் போனோம் இல்ல அப்ப வந்து ஒரு மான் நம்ம பக்கத்துலயே வந்து நின்னுட்டு இருந்துச்சுல்ல நம்ம காபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் மதிய சாப்பாடு அப்ப வந்து பக்கத்துல ஒரு மான் நின்னுட்டு இருந்துச்சு நம்ம கூட தொட போனோம் அண்ணன் திட்டுனாரு தொடக்கூடாது அப்படின்ட்டு

அந்த மான் வந்து பக்கத்துல நின்னு முட்டைகோஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டிருந்தாங்க தோலெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நின்னுச்சு நிறைய மான கிட்ட வந்து நின்னுட்டு இருந்துச்சு தைரியம்தான் நிறைய ஆனா

மான் எல்லாம் வெளியில விட்டுருவாங்க ஏன்னா வந்து அதனால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அதுவும் ஒரு ஆடு மாடு மாதிரிதான் ஆனா மத்த மிருகத்துல எல்லாம் வெளியே விட மாட்டாங்க பயங்கரமான ஆளுங்கதான் உம் நிறைய சிம்பன்சி குரங்கு பார்த்தோம் பூனை ரெண்டு பார்த்தோம் தெரியுமா நான் கூட அது சிலைன்னுதான் நினைச்சேன் கடைசியிலே பார்த்தா அது உயிரோட படுத்து இருக்குது அந்த குரங்குங்க எல்லாம்

ஆமா ஆமா எனக்கு நீ சொல்றதுக்கு முன்னாடியே ஞாபகம் வந்துருச்சு சிரிப்பு control பண்ண முடியலை எல்லாரும் ஒரு comedy பண்ணி வேற சிரிச்சிட்டு இருந்தோம் அத பார்த்து ஆமா ஆமா அதுங்க நம்மளை மனுஷனாவே மதிக்கலை அது ஹம் ஆமா நிறைய இருந்துச்சுடா ஆனா இப்ப சொல்றதுக்கு வேணா சின்னதா தெரியும் ஆனா நம்ம நிறைய பார்த்தோம்ல ஆனா பாம்புதான் ரொம்ப நேரம் செலவு பண்ணும் பாம்பு பாக்கறதுதான் போக போக போக பாம்பு வந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு பாம்பா கட்டுவிரியன், ராஜநாகம், சாரப்பாம்பு அப்படின்னு எக்கச்சக்க பாம்பு கண்ணாடி விரியன் நிறைய இருந்துச்சுல்ல ஆஹ் மண்ணுளி பாம்பு பாத்தியா மண்ணுளி பாம்பு ஆஹ் பார்த்தேன் பார்த்தேன் அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பாக்கவே பயங்கரமா இருந்துச்சு இலக்கியா உனக்கு எப்படி இருந்துச்சு நீங்க அது பேரு என்ன நான் பாம்பெல்லாம் பார்த்தேன்டா ஆனா நீங்க சொன்னீங்கல்ல பூனை ரெண்டு இருந்தது அத பார்க்கல அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்ற பாதி ஏதும் பார்க்கலடா நம்ம மூணு பேரும் தனித்தனியா போனதால வந்து நான் இதெல்லாம் பா பார்க்கல போல இருக்கு ஆனா வந்து ஆஹ் இது பார்த்தேன் கொரில்லா வரும் அப்படீன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏன்னா நான் கொரில்லா முன்னாடி time ஒரு time ஒரு இது போக நான் போயிருந்தேன் அப்பயுமே வந்து கொரில்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது சரி இந்த time மும் இப்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் எப்பயுமே கொரில்லா அப்படிங்கற ஒண்ணு இல்லவே இல்லை அது பொய்யா உண்மையான்னு கூட எனக்கு சந்தேகம் வந்து நான்

அதுக்கப்புறம் வந்து நிறைய எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஒரு சந்தோஷத்தை விட நம்ம மான் நம்ம சாப்பிடு போது நீ மான் இருக்கன்னு சொன்னில அது பக்கத்துலயே ஒரு பாம்பு புத்து பெருசா இருந்துச்சு அத பாத்து தான் ரொம்ப பயமா இருந்துச்சு மும்தா கூட பாத்துட்டு இந்த side இந்தப் பக்கம் வந்து உக்காந்துட்டா என் கூட ஆமா ஆமா நானும் பாத்தேன் அவன் அப்டி வந்து உக்காந்து ஆனா ரொம்ப பெருசா இருந்துச்சுல்ல அந்த சரணாலயம் பூங்காவா சரணாலயம்தான் சொல்லுவாங்களா

ஆஹ் அது அண்ணா அண் அறிஞர் அண்ணா இருக்காருல்ல அவரோட நினைவாதான் வந்து அந்த பூங்காவையே வச்சிருக்கறாங்களாம் டா அதுவே எனக்கு இப்பதான் தெரியும் ஆமா ஆமா நானும் இப்பதான் பார்த்தேன் first கரடி பார்த்தேன் தெரியுமா கருப்பு கரடி ஆஹ் மறந்துட்டேன் ஆமா பெரிய கரடி செம பெருசா இருந்துச்சு பார்த்தே பயந்துட்டேன் நானு அதுல போறப்போ பறவைகளும் நிறைய இருந்துச்சு நம்ம நின்னு பார்க்கல light ஆ பார்த்துட்டு மட்டும் அப்படியே போற வழியில பார்த்துக்கிட்டே வந்தோம் வரிசையா ஆமா அதுக்கேதான் நேரம் பத்தலையே நமக்கு சுத்தி பாக்குறதுக்கே வான்கோழி நெருப்புக்கோழி மாதிரி அந்த இது அப்புறம் கொக்கு நாரை இன்னும் நிறையா இருக்கு அது பேரெல்லாம் கூட எனக்கு தெரியலே சரியா பார்த்துட்டே வந்து நான் வரிசையா ஆனா அங்க குடுக்கிற உணவெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாதான்டா இருந்துச்சு மதியம் சாப்பிட்டேன்ல எவ்வளவு ஆச்சு தெரியுமா நமக்கு எல்லாருக்கும்

அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைடா நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அதனால சரி பேசி முடிச்சிட்டு எப்படியும் என்னை கூப்பிடாமலா இருக்கப் போறீங்க அதனாலதான்டா ஆஹ் அத மாதிரி சொன்ன மாதிரி விலை அதிகம்தான் இதுல இன்னொன்னு நடந்துச்சு நம்ம cycle ல விட்டுட்டு நான் ஏதாவது மிதிவண்டியை விட்டுட்டு நம்ம இது பார்க்க போயிருந்தோமா முதலையோ என்னமோ பார்க்க போயிருந்தோம் அப்ப நம்ம மிதிவண்டியை இன்னொருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான் அவன நம்ம பிடிக்கணும்னு சொல்லி plan போட்டுட்டு இருந்தோம் உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த க இதெல்லாம்

நான் அப்ப அதுல விட ரஞ்சனாவோட மிதிவண்டி puncture ஆயிடுச்சு அது ஞாபகம் இருக்கா ராஜா அண்ணன் தள்ளிக்கிட்டே வந்தானே

ஆமா ஆமா ஆமா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது ஆமா அதான் திருடிட்டு போய்ட்டாங்களே பாம்பு பார்க்க போனப்பதான் முதலை பாம்பு எல்லாத்தையும் பாத்துட்டு வருவோம்ன்னு போனோமே அஹ் cycle அ கூட விட்டு வைக்க மாட்டாய்ங்கராங்க

நரியா ஆமா எனக்கு பாத்தா மாதிரி தான் இருந்துச்சு நான் கூட சொன்னேன்ல ரெண்டு நாரி இருந்துச்சு

அது பார்த்தோம் அப்புறம் நம்ம வேற என்ன சிறுத்தை பார்த்தோமாடா சிறுத்தை இல்லை வெள்ளை புலிதான் நிறைய பார்த்தோம் நம்ம நாலு என்னமோதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய falls மாதிரி இருந்தது நடுவுல கொஞ்சம் இடம் இருந்தது அதுல பட்டு வந்துச்சு அப்ப இன்னும் ரெண்டு இடத்துல வந்து ஒரு கண்ணாடிக்குள்ள வச்சிருந்தாங்க அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் வந்து அத photo எடுத்தாங்க கிட்ட ஹம் அப்போ உறுமுச்சு பார்த்தியா

அதுக்கு எவ்வளவு பெரிய பல்லு இருக்கும் பாத்துக்கோயேன் செம பெருசா இருந்துச்சு ஆமா மாட்டுனோம் சிக்கணும் சிதைஞ்சோம் அது அது வந்து இது பண்ணிப் பாத்துச்சு கையிலே யாராவது கிட்டு வருவாங்களா அப்படின்னு ஆனா நடுவுல கண்ணாடி இருக்கறத மறந்துருச்சு அது actual ஆ அத வந்து நம்ம மாத்தி இருந்தோம்ன்னு வச்சுக்கயேன் மொத்தமா முடிச்சு சாப்பிட்டு அது night ஏப்பம் விட்டுருக்கும்

ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அதுக்கு சொல்லலைடா நீயும் மம்தாவும்தான் நல்ல அது பேரு என்ன கொழு கொழுன்னு இருக்கீங்க அதுக்குத்தான் மாட்டிருந்தீங்கன்னா அது நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்கணும் அப்ப நான் நினைச்சேன்டா உள்ள தூக்கி போட்டுறலான்னு ஆனா என்னோட இதுக்கு உங்களை தூக்கி போட முடியாதுன்னு விட்டுட்டேன் என்னையும் எங்க அண்ணனையும்மா குள்ளநரின்னு சொல்றீங்க இல்லை எலும்புதான் பிடிக்கும் most ஆ விலங்குக்கு இல்லடா மும்தா ஏன்டா இவன் நம்மளை தூக்கி போடுறானா இரண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒரே கையிலே தூக்கி போட்டிருவோம் பார்த்துக்க அஹ் அவனுக்கு தெரியலே கழுதைப்புலி பார்த்தோம் அது மறந்துட்ட பார்த்தியா

கழுதை புலி பாத்தோம்ல ஆமை பாத்தோம் பனிக்கரடி பாத்தோமடா பனிக்கரடி இருந்துச்சாடா அங்க இல்ல அது இல்ல ஒட்டகச்சிவிங்கி பாத்தோம்

ஆமா அது எப்படி கீழே குனியுது கழுத்து வலிக்காது வலிக்காது கீழே குனியாது அவ்ளோவா

எனக்கு பார்த்த மாதிரியும் ஒரு நியாபகமே இல்ல

நம்ம ஒட்டகச்சிவிங்கி பார்த்தோம் அப்புறம் போய் டி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே இங்கயும் இங்கயும் சுத்திட்டு கடந்தோம் நம்ம பாட்டுக்கு cycle ல போனதுதான் இதுலயும் இடையில வேற அது இதுன்னு நடந்து போது வேற ஐயையோ எங்கோ யாரு மேல விடுவோமோ அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம்

இதுல போட்டி வேற இங்க ஒரு பக்கம் போறது இங்க ஒரு பக்கம் வளைச்சு வளைச்சு புகைப்படமா எடுத்து நின்னோம் உம் ஆமா நம்ம நம்ம அந்த புலியை பார்த்தப்ப கூட ஏதாவது சாப்பாடு போடலாமான்னு பார்த்தோம் ஆனா ரொம்ப height ல இருந்துச்சு அந்த இதெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல யாருக்கும் எதுவும் ஆகாத மாதிரி அதுலயும் இரண்டா பிரிச்சு வச்சிருந்தாங்க ஒரே இடத்திலேயே இரண்டா புலிய வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க ஏன்னு தெரில ஆமா ரெண்டு வெள்ளைப் புலிக்கு நடுவிலே இன்னொரு புலி தெரியுமா color different ஆ

அது அங்க நிறைய இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்பதான் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு போல இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குமாம் ஆமா நிறைய இருந்துச்சுதான் பார்த்தாலே தெரியுது ஆனா இப்போ அங்க விலங்குகள் எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுதான் தெரியவே இல்ல எனக்கும் தெரியலே இலக்கியா உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு என்னடா நீங்க சொன்னதுதான்டா என்ன அது பேரு என்ன நான் வந்து சிங்கம் பாக்கணும்தான் ரொம்ப ஆசையா இருந்தேன் அண்ணனுக்கும் மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதோட வந்து நம்ம வழியை மறந்திருச்சு எந்த வழி வந்தோம் அப்படிங்கிறதை ஏன்னா அது அவ்ளோ பெருசா இருந்துச்சா அதுல மிதிவண்டியும் போட்டுகிட்டு என்னோட அந்த துணியையும் ஆடையையும் போட்டுக்கிட்டு என்னால படாதபாடு அன்னைக்கு

இதுல நிறைய பட்டாம்பூச்சி தோட்டம்லாம் இருக்கும் நான் போ ஆமா நான் இன்னும் முதல்ல முதல் வாட்டி வந்து நான் போகக்குள்ள வந்து பட்டாம்பூச்சி தோட்டமெல்லாம் பார்த்திருந்தேன் super ஆ இருந்துச்சு சரி இந்த வாட்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து போறோம் இப்போ நம்ம சரி மும்தாவையும் இவன் ஷெரினு போய் காமிப்போம் அவனுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தேன் அதுக்குள்ள மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன பண்றது கஷ்டமாதான் இருக்கு மும்தா உனக்கு நீ பார்த்திருக்கியா நீ போயிருக்கியா எப்பையாவது முன்னாடி இல்ல நான் போனதில்லை பட்டாம்பூச்சி எல்லாத்தையும் ஒரே இடத்தில பார்த்ததில்லை எங்க ஊர்ல வந்து நிறைய பட்டாம்பூச்சி பறக்கும்போது பார்த்திருக்கேன் நிறைய இருக்கும் ஒரு தோப்புக்குள்ள போனீங்கன்னா அப்படியே அவ்வளவு பட்டாம்பூச்சி color colour ஆ பறக்கும் அத வேணா பாத்திருக்கேன் இது மாரி பாத்ததில்ல நானும் இதுதான் முதல் முறையா வந்து zoo க்கே போறேன் ஒரு ஒரு இந்த மாதிரி பகுதிக்கு போகணும்னா so முதல் முறை இதுதான் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது எங்கயும் அதனால அப்படியே ஒரே ஆர்வமா எல்லாத்தையும் பார்த்துட்டு பாக்கவே நல்லா இருந்துச்சு குட்டி குட்டி குரங்குங்களாம் இருந்துச்சுங்க இதுல நந்தினி இங்க நம்ம கூட வேலை பாக்குறவங்க ஒரு அக்கா நந்தினி நந்தினி கொரில்லாவ காணோம் ஆமா கண்டிப்பா அண்ணா வந்து முதல் முறை அங்க உள்ளாற நுழைஞ்ச உடனேயுமே

ஆமா எங்க போனாலும் இவன் வர்றான்டா அப்படின்னுட்டு கூட போயிட்டு இருந்தோம் உம் ஆமா ஆமா என்னபோ அன்னைக்கு ஆனா சிரிப்புதான் இலக்கிய வந்து மிதிவண்டி ஓட்டுறேங்கற பேர்ல பின்னாடி வர்றான் டேய் பின்னாடி போடா முன்னாடி போடா வரேன் வரேன் நீங்க போங்க வரேன் வரேன் நீங்க போங்கனுட்டு ஆனா அவனுக்காகவே நம்ம பொறுமையா வர்ற மாரிதான் இருந்துச்சு அவன் ரொம்ப பொறுமையா ஓட்டுனான் இல்ல ஆமா ஆமா அதுலையே போற வழியில வேற நிறைய பசங்க வேற ஒரே சத் சத்தம்

ஹம் ஆமா அத இத கவனிச்சியா நம்ம நந்தினி மாரியே ரெண்டு மூணு பொண்ணுங்க ஆடை போட்டுருக்கறதை பார்த்திருந்தோம் ஞாபகம் இருக்கா ஆமா first நீ ஒரு dress அ பார்த்து சொன்ன கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள இங்க பாரேன் இன்னொரு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நானு

ஹம் ஆமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா சாதம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி water can ல புடிச்சு முன்னாடி கூடைக்குள்ள போட்டுகிட்டு எவ்வளவு தண்ணி எல்லாம் போயிட்டே இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு வேற ஜுரம் ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு எனக்கு ஆமா ஆமா எனக்கும் இருக்கு ஞாபகம் உனக்கு இருக்கும்